அப்புறம் வந்து ஆ இங்க வந்து நறைய மான்கள் இருக்குது சின்ன மான்ல இருந்து பெரிய புள்ளிமான் வரைக்கும் நறைய இருக்குது.

புள்ளி மான் ஓட கொம்பு வந்து ரொம்ப பெருசா இருக்குது.

அப்ரோ வந்து இங்க வந்து ஆர்க் அஞ்சு கார் வந்து பிராண்ட்ல நிக்குது.

இது ஒரு புருஷடிமான இட மாதிரியான இடம் இங்கு வந்து நறைய கிரீனாப்பியா இருக்குது.

இது வந்து ஒரு கார்டன் ஏரியா மாரியான ஒரு பிளேஸ் இங்க வந்து நறைய ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க.

இதுல ஒரு புல்டிங் நிக்குது.

இது வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம் .

இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் நம்ம ஆன் அண்ட் ஆஃப்ல பண்றதுக்கு ரெட் எல்லோ ப்ளூ கிரீன் அப்புறம் வந்துட்டு ஆரஞ்சு கலர்ல பட்டன்ஸ் வந்து நமக்கு தந்துருக்காங்க.

பேரு அதாவது அந்த கடையோட பேர் என்னன்னா மார்வெல் ரெஸ்டாரன்ட் .

பெட்டுக்கு பேக்ல வால் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்குது செவறு அப்புறம் பெட்ட வந்து ரொம்ப நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க.

ஆ அப்புறம் வந்து பெட்ல வந்து வைட் மட்டும் அ வேற கலர்ல பில்லோ எல்லாம் வச்சிருக்காங்க ஒயிட் கலர் பெட்ஷீட் வந்து போட்டு இருக்காங்க.

அ சைடுல வந்து நம்பர் தந்திருகாங்க அப்ரோ வந்து கீழ நம்பர் தந்திருகாங்க.

அ வீடு வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க அங்க வந்து ஒரு ஸ்கூட்டி நிக்கிது.

இந்த மாட்டு தொழுவத்துல வந்து ரெண்டு மாடு இருக்குது ஒரு சின்ன மாடு ஒரு பெரிய மாடு.

ம் கேட்ட குடுத்திருக்காங்க கேட் வந்து பிள பிளாக் கலர்ல இருக்குது.

அப்பறம் வந்து ஒயிட் கலர் சேர்ஸ்ல ஆ ஆளுங்க எல்லா இருக்காங்க.

இந்த கடையில வந்து டீசர்ட்ஸ் ஷார்ட்ஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கு தேவையான சட்டில் காக்கு ஸ்போர்ட்ஸ் பேக் அப்புறம் வந்து எல்லாமே கொடுத்திருக்காங்க.

அப்புறம் பிஸ்லரி வாட்டர் பாட்டில் இருக்குது அப்புறம் நிறைய நெய் வந்து இங்க வச்சிருக்காங்க.